நறைய பிளங்கெட் பாக்ஸ் அங்க இருக்கு.

சர்ச்ச சுத்திலு நெறைய வீடுகட்டி வெச்சுருக்காங்க.

அங்க கதவுக்கு பூட்டு போட்டு வெச்சிருக்காங்க.

க்ரவுண்டுல ஒயிட் கலர்ல நாலஞ்சு கோடு போட்ருக்காங்க.

பாறங்கள் சுத்திலு மரங்களு செடிகளு இருக்கு.

இந்த ரூம்ல நெறைய பொருட்கள் இருக்கு.

லாரி பக்கத்துல ஒருத்தரு நின்னுட்டு இருக்காரு.

மினியேச்சர் வீடு சுத்தி கண்ணாடி பாக்ஸ் இருக்கு.

தரையில ரெட் கலர் கிரீன் கலர் கார்ப்பெட் போட்டு வச்சிருக்காங்க.

போர்டுல ஏதோ ஒன்னு எழுதி மாட்டி இருக்காங்க.

இது நெறைய கடைகள் இருக்குற பில்டிங் .

இந்த எஸ்டேட் சுத்தியும் நெறைய மரங்கள் இருக்கு.

சாமி படத்த வச்சி பூச செஞ்சிருக்காங்க.